நீங்க வந்து ஆஹ் அதுக்கப்புறம் வந்து morning eight o'clock க்கு நீங்க போய் reach ஆகிறலாம் okay யா ma'am இது வந்து வெறும் fourteen hours தான் ma'am வரும் இதுக்கு rate பார்த்தீங்கன்னா வந்து nine twenty rupees வரும் okay யா ma'am அதுக்கப்பறம் பாத்திங்கனா first ஒரு rate சொன்னிங்கல அது எவ்வளவு சொன்னிங்க thousand

first ஒரு rate சொன்னீங்கல்ல ma'am thousand thousand six hundred and fifty rupees ma'am thousand six hundred and fifty rupees ஆகும் ma'am வந்து இது வந்து வெறும் nine hours க்கு ரொம்பவே fast ஆ நீங்க வந்து suppose வந்து ஏதாவது urgent க்கு போகணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கூட ரொம்ப fast ஆவே போய் reach ஆயிக்கலாம் so அந்த அளவுக்கு இது இருக்கும் okay யா ma'am next பாத்தீங்கன்னா குறிஞ்சி travels இது இது வந்து ACsleeper தான் இது வந்து மூணு பேர் இருக்கிற மாதிரி நல்லா வந்து வசதியா இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா nineteen seat க்கு வந்து இப்போதைக்கு available ஆ இருக்குது nineteen seat வந்து எல்லாமே window seats தான் ma'am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 fifteen something ல நீங்க போயி நீங்க reach ஆயிடலாம் இதுக்கு வந்து rate பாத்தீங்கன்னா thousand hundred and ninety nine rupees ஆகும் okay யா ma'am இது வந்து ஆஹ் eleven hourse ல உங்களுக்கு reach ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் okay ma'am இது வந்து நான் சொன்னது எல்லாமே private busokay யா ma'am private bus ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா facilities மே இருக்கும் அதாவது ஆஹ் TV சின்னச் சின்ன monitor மாதிரி வச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் wifi connection கூட available ஆ இருக்கும் அதுக்கு அப்புறம் AC எல்லாம் இருக்கும்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

ஆஹ் next பாத்தீங்கன்னா TNSETC bus okay யா ma'am இந்த bus ல வந்து நான் இருக்குற rate எல்லாமே நான் சொல்றேன் okay யா ma'am இது வந்து ultra deluxe bus ma'am இது வந்து TNSETC bus இதுக்கு வந்து நீங்க வந்து time பார்த்தீங்கன்னா ஆஹ் நீங்க வந்து two o'clock க்கு வந்து two o'clock night அதாவது two o'clock night தான் ma'am இது வந்து bus இருக்கு okay யா ma'am அதாவது two o'clock night நீங்க ஏறுனீங்கன்னா ஆஹ் fourteen hourse ல வந்து நீங்க வந்து ஆஹ் morning early morning four o'clock க்கே நீங்க போய் reach ஆயிடலாம் இதுக்கு வந்து amount பாத்தீங்கன்னா eight hundred rupees eight hundred rupees ஆகும் okay யா ma'am

இதுல வந்து பாத்தீங்கன்னா thirty-five seats வந்து இப்போதைக்கு available ஆ இருக்குது thirty five seats வந்து இப்ப வந்து ஆஹ் எல்லாமே வந்து seventeen windows seats windows seats எல்லாம் இருக்குது okay யா ma'amnext பார்த்தீங்கன்னா அதே ultra deluxe bus ma'am இது வந்து இன்னொரு time ல கூட இருக்குது அதுல வந்து timing எப்பனா நீங்க morning வந்து six forty-five க்கு நீங்க bus ஏறுனீங்கன்னா fourteen hours ல வந்து நீங்க வந்து eight to forty five க்கு ஆஹ் sorry ma'am sorry ma'am நீங்க வந்து six forty க்கு evening bus ஏறுனீங்கன்னா நீங்க வந்து fourteen hours ல eight forty-five க்கு morning ஏ நீங்கபோய் reach ஆயிடலாம் இதுக்கும் rupees பாத்தீங்கன்னா eight hundred ஆகும் okay யா ma'am அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு time இருக்குது இங்கேயும் வந்து இந்த இதுல வந்து thirty-four seats வந்து இப்ப வந்து இப்போதைக்கு avail~ available இருக்குது okay யா ma'am அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு timing ல கூட இன்னொரு bus இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து evening seven o'clock நீங்க bus ஏறுனீங்க அப்படின்னா நீங்க வந்து sixteen hours ஆகும் பதினாறு மணி நேரம் ஆகும் so அந்த time ல வந்து morning eleven thirty க்கு நீங்க போய் reach ஆயிடலாம் இதுக்கும் rupees பாத்தீங்கன்னா eight hundred rupees ஆகும் so இந்த மாதிரி time லதான் bus இருக்குது okay யா ma'am வேற என்ன மாதிரி ஆஹ் நீங்க என்ன date ல ma'am போணும்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த date ல உங்களுக்கு போனும் ஆஹ் next க்கு ஆஹ் ` அதாவது ஆஹ் twenty ma'am இந்த month ஆ இல்ல next month ஆ ma'am இல்ல ma'am next week க்கு வர்ற இருபதாம் தேதி ஆஹ் okay ma'am okay ma'am வர coming twenty ல வந்து நீங்க கேட்ட மாதிரி நான் வந்து bus seats இருக்குது நான் வந்து அதையும் நான் உங்களுக்கு explain பண்றேன் okay யா ma'am நீங்க கேட்ட date ல வந்து timing க்கு நான் explain பண்றேன் SRS travelsokay யா ma'am இதுல வந்து பாத்தீங்கன்னா

ஆஹ் அஹ் morning வந்து ஆஹ் evening வந்து seven o'clock நீங்க வந்து train னு sorry ma'am seven o'clock நீங்க bus ஏறுனீங்க அப்படின்னா உம் thirteen hours கழிச்சு நீங்க வந்து eight thirty க்கு morning போயி நீங்க reach ஆகிருவிங்க okay யா ma'am இதோட rupees பாத்தீங்கன்னா thousand rupees கிட்ட வரும் okay யா ma'am

ஆஹ் okay ma'am அப்படின்னா travels ன்னு இந்த travels வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் AC உண்டு okay யா ma'ammulti~ multipleACAC தான் ma'am இது வந்து sleeper coach four members இருக்கிற மாதிரி நல்லாவே வசதியாதான் இருக்கும் thirteen seats வந்து இப்போதைக்கு வந்து avail~ available ஆ இருக்கு இது வந்து நீங்க கேட்கிற date ல தான் ma'am இருக்குது afternoon one o'clock நீங்க வந்து bus ஏறுனீங்க அப்படினா ஆஹ் thirteen hours ல நீங்க வந்து நீங்க போய் என்ன பண்ணிருக்கலாம் வந்து reach ஆயிக்கலாம்

ஆஹ் okay ma'am ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ARMtravels ஓட travels இது வந்து AC coach ma'am இதுல வந்து இரண்டு members தாங்குற மாதிரி நல்லாவே sleeper coach தான் ma'am இதுல வந்து thity seats இப்போதைக்கு available ஆ இருக்குது இதே மாதிரி நீங்க வந்து ஆஹ் twenty ஜூன் கேட்டீங்கன்னா இந்த ஒரு timing கேட்டீங்கன்னா morning ஆஹ் early morning five o'clock ஒரு bus இருக்கும் okay யா ma'am ஏழு பத்துக்கு நீங்க bus ஏறுனீங்கனா thirteen hours தான் next வந்து ஆஹ் next day வந்து ஒரு afternoon ஒரு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 twenty ஜூன் தான் போகணும்னு சொன்னீங்க so அதுக்கப்புறம் நிறைய date ல இந்த மாதிரி details லாம் இப்போதைக்கு available ஆ இருக்குது நீங்க என்ன date ல இப்ப போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க இப்ப உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன tickets இப்ப book பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க ma'am ஆஹ் எங்களுக்கு வந்து நீங்க second one சொன்னீங்கல்ல ma'am அது okay ஆஹ் second one வந்து TNSETC bus ஆ ma'am ஆஹ் அது அப்புறம் வந்து அதுவும் okay தான் first சொன்னது okay தான் ma'am

அது வந்து நீங்க வந்து nine hours ல வந்து நீங்க இதை ரொம்பவே fast ஆ போய் reach ஆயிடுவீங்க ma'am நான் அது வந்து one time கூட நான் explain பண்றேன் okay யா ma'am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 stop பண்ணுவாங்க இது வந்து ரொம்பவே nine hours ல போயிடும் so அதுக்காக வந்து எல்லாமே ரொம்பவே fast ஆ போயிடும் so எந்த stop லயும் வந்து அடிக்கடி வந்து stop பண்ண மாட்டாங்க okay யா ma'amso உங்க தேவைக்கு வந்து நீங்க எல்லாமே water bottle எல்லாமே நீங்க வந்து practicals எல்லாமே prepare பண்ணி வச்சுக்கோங்க okay யா ma'am இது வந்து ஒண்ணு கூட உங்களை சொல்றேன் இதுவும் நீங்க கேட்ட time லதான் ma'am இருக்குது twenty twenty லதான் ma'am இருக்குது ஜூன் twenty லதான் time இருக்குது trip travels and holidays okay யா ma'am இதோட name வந்து இது வந்து AC coach தான் அதுக்கப்புறம் four members இருக்கிற மாதிரி ஆஹ் sleeper coach தாங்க ma'am இருக்குது morning nine o'clock க்கு nine o'clock sorry ma'am evening night ma'am night nine o'clock க்கு bus ஏறுனீங்கன்னா morning நீங்க six o'clock க்கு நீங்க போய் reach ஆகிடலாம் so உங்களுக்கு வந்து travel லயே உங்களுக்கு nine hours அதுவே முடிஞ்சிரும் thousand six hundred and fifty rupees ஆகும் ma'am ஆஹ் okay ma'am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 ஆஹ் okay ma'am நான் வந்து இந்த rate மட்டும் thousand six fifty சொன்னிங்கள ma'am அந்த rate மட்டும் நான் consult பண்ணி வீட்டுல consult பண்ணிட்டு சொல்றேன் ஏன்னா இப்போ அதோட கம்மி rate லே நல்ல offer எல்லாம் இருக்குது so நான் அதை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் okay தான் ஆஹ் எல்லாமே sleeper seat ஆ ma'am எல்லாமே sleeper coach தான் ma'am இங்கே இருந்து nine travel பண்ணுறது எல்லாமே sleeper coach தான் நீங்க வந்து கொஞ்சம் relaxed ஆ பண்ணி போறதுக்கோ இல்லை ரொம்ப travel after seat லயே வந்து இருக்க முடியாது so எல்லாமே sleeper coach தான் நீங்க வந்து இந்த மாதிரி relaxed ஆ போயிக்கலாம் ma'am நீங்க அது வந்து nine hours சொன்னீங்க travel அது இல்லாம மாதிரி இது பண்ணி போணும்னா எவ்வளவுநேரம் ma'am ஆகும் ஆகும் nine hours travel இல்லைன்னா fourteen hours travel ல ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து eleven hours ல travel ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து thirteen hours ல வந்து அந்த something ல தான் ma'am இருக்குது அதுக்கப்புறம் வேற date ல தான் ma'am இருக்குது நீங்க கேக்குற date ல அந்த மாதிரி இல்ல ma'am எல்லாமே வந்து ஆஹ் வேற date லதான் ma'am இருக்குது இப்ப வந்து eleven ஆஹ் eleven hours ல இருக்கிறது அந்த இது எப்படி சொன்னீங்க அதோட rate அது வந்து குறிஞ்சி travels okay யா ma'amACsleeper தான் அதுக்கப்புறம் three members இருக்க மாதிரி இருக்கும் okay யா ma'am இது வந்து ஆமா ma'am பத்தொன்பது seat இப்போதைக்கு available ஆ இருக்குது ஆஹ் நீங்க வந்து evening அதே time ல nine o'clock bus ஏறுனீங்கனா

thousand okay ma'am அப்ப இதுவே நீங்க இது பண்ணிருங்க ma'am இந்த இதே book பண்ணிடுங்க. okay ma'am குறிஞ்சி travels ல நான் உங்களுக்கு book பண்ணிடுவா ma'am ஆஹ் okay ma'am எங்களுக்கு எப்படின்ன ஒரு பத்து பேர் போறோம் ma'am okay ma'am நான் வந்து tickets book பண்ணனும் correct ஆ இங்க nineteen seats தான் இருக்குது நீங்க வந்து சீக்கிரமா சொன்னதுனால இப்ப நான் உங்களுக்கு book பண்றதுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் ten members க்கான window seat ஏ வந்து book பண்ணிடவா இல்ல உங்களுக்கு வேற வேற ஏதாச்சும் seat ஏதாச்சும் வேணுமா ma'am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 window seat eleven இருக்குது ma'am eleven வேணா ஒரு five போதும் okay ma'am okay ma'am five seat வந்து நான் window seat book பண்ணுறேன் balance இருக்க six members க்கு நான் வந்து normal seat ஆ ma'am

ma'am sorry ma'am five members க்கு normal seat அப்படிதான ma'am

okay ma'amnight ஏ book பண்றேன் ma'am book பண்றதுக்கு உங்க details எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது ma'am நீங்க வந்து உங்க details எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் easy ஆ இருக்கும் ma'am நீங்க வந்து உங்களுடைய name address phone number ஏதாவது சொன்னீங்கன்னா நான் வந்து இப்பவே உங்களுக்கு வந்து book பண்ணிடுவேன் ma'am ஆஹ் okay ma'am நான் name சொல்றேன்.

name வந்து அனு

ஆஹ் number four bar sixty-two

காமராஜர் street

மார்த்தாண்டம் okay ma'am okay ma'am phone number phone number nine double four

three double six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

okay ma'am okay ma'am இன்னும் நீங்க வந்து ரெண்டு மூணு members வந்து details சொன்னிங்கன்னா நான் வந்து எல்லாரும் book பண்ணிடுவேன் பத்து members ஓட details எனக்கு வேணாம் ஒரு three members க்கு இந்த details கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் useful ஆ இருக்கும் ma'am இன்னும் three members க்கான details வேணுமா ma'am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 இன்னும் two ஆஹ் okay ma'am ஷிவானி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

address address number மட்டும் change பண்ணிக்கோங்க

ஆஹ் number வந்து eight nine

four double six

five zero

okay ma'am okay ma'am நான் எல்லாமே note பண்ணிக்கிட்டேன் ma'am இன்னும் ஓரு number பண்ணி சொன்னிங்கன்னா எனக்கு கண்டிப்பா useful ஆ இருக்குங்க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

ஆஹ் five bar seven seventy-sixA

ஆஹ் நேரு நகர் குளித்துறை

phone number வந்து nine double six

five zero

ஆஹ் double four five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 ஆஹ் okay ma'am

so நீங்க வந்து direct ஆ அந்த link குள்ள போய் நீங்க open பண்ணி பாத்துக்கலாம் okay யா ma'am உங்க ticket அதுல தான் ma'am இருக்கும் okay யா ma'am ஆஹ் okay ma'am okay okay ma'am வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேற doubt இருந்துச்சுன்னா எங்களுக்கு call ma'am இப்ப eleven hours தானே travel இருக்கு suppose நீங்க வந்து ticket வந்து cancel பண்ணணும்னா கூட just வந்து ஒரு two days ல நீங்க cancel பண்ணிக்கலாம் ரொம்ப delay கூட பண்ணாதீங்க two days ஆ நீங்க cancel பண்ணீங்கன்னா நான் வந்து two days ல வந்து இப்போ confirm பண்ணிக்குவேன் அதுக்கு மேல நீங்க cancel பண்ணீங்கன்னா நாங்க வந்து allow பண்ண மாட்டோம் okay யா ma'am ஆஹ் okay ma'am okay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 ஆமா eleven hours ம் fifteen minutes கூட extra ஆகும் ma'am ஏன்னா இந்த குறிஞ்சி travels வந்து ஆஹ் sometimes வந்து இடையில இடையில stop ல வந்து ஆஹ் stop பண்ணுவாங்க

stop பண்ணுவாங்க so நீங்க அந்த time வந்து நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் okay யா ma'am eleven hours க்கு fifteen minutes கொஞ்சம் extra ஆகும் okay யா ma'am okay ma'am அப்ப சாப்பாடு எல்லாம் இந்த main stop ல எல்லாம் வந்து stop பண்ணுவாங்களா

okay யா ma'am timing மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க evening தான் ma'am timing night உ ma'am night eleven o'clock correct ஆ எத்தன மணிக்கு வரணும் ma'am evening வந்து ஆஹ் bus எத்தன மணிக்கு நாங்க எத்தன மணிக்கு ஆஹ் nine o'clock கு busma'am நீங்க வந்து ஒரு eight thirty க்கு நீங்க வந்து bus stand க்கு வந்துருங்க ma'am கொஞ்சம் relaxed ஆ வந்து வந்துக்கலாம் நீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான things வந்து வாங்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் easy இருக்கும் நீங்க வந்து nine o'clock nine o'clock க்கு bus ன்னா ஒரு eight thirty க்கு எல்லாம் நீங்க வாங்க okay யா ma'am ஆஹ் okay ma'am okay okay ma'am உங்களுக்கு வேற ஏதாச்சு doubt னாலும் நீங்க anytime இந்த number க்கு நீங்க வந்து call பண்ணி Hello

okay ஆஹ் என்னொட பேர் வந்து பாத்திங்கனா ப்ரியா okay ங்கலா இதுக்கு முன்னாடி வந்து உங்க கிட்ட one month க்கு முன்னாடி ornamentscloth ல வந்து thousand rupees க்கு white color ல diamond shape order போட்டிருந்தேன்

check பண்ணுங்க ப்ரியா ப்ரியா ப்ரியா sir ஆஹ் ஆமா sir thousand pieces ornament cloth white color ரு ஆமா sir full மே white color ஆமா sir அதே தான் நான் சொல்லுறத திருப்பி சொல்லாதீங்க எதனால எனக்கு இன்னும் delievery ஆகலனு மட்டும் சொல்லுங்க எதனால delievery ஆகல இன்னும்

sir delay ஆகிடுச்சுனு அசால்ட்டா பதில் சொல்றாங்க sir customer கிட்ட சொல்ற பதில் இதானா delay ஆகிடுச்சுனு நாங்க கேட்ட time ல தான் நீங்க order delivery பண்ணனும் அத விட்டுட்டு four days extra ஆகிடுச்சு இன்ன வர எனக்கு order வரல என்ன quality check பண்ணிட்டுருகீங்க இதெல்லாம் நீங்க முன்னாடியெ பண்ணிருக்கனுமே

புரியுது sir quality யா quality யா quality யாதான் வேணும்

sir quality okay தான் quality முக்கியம் தான் நான் இல்லனு சொல்லவே இல்ல but நான் உங்க கிட்ட order கொடுத்து one month இருக்கும் இருக்குமா இல்லயா correct அ சொல்லுங்க, என்னோட order லயே உங்களுக்கு காமிச்சுருக்கும் one month இருக்கும் அபிடிங்ளா அப்டீங்கப்ப twenty fifth வந்து delivery பண்ணிடுலான் நீங்க தான் சொல்லிருகீங்க அப்ப சொன்ன time ல delivery பண்ணனுமா இல்லயா. இப்டி பண்ணிங்கனா customers எப்டி உங்களட்ட order குடுப்பாங்க உங்கள நம்பி நான் இங்க வந்து order எடுத்திருக்கேன் okay ங்கலா இப்ப எனக்கு வந்து அவங்க கிட்டயெல்லா பதில் சொல்ல முடியல என்னொட order எல்லாம் எங்க எங்கனு அவங்க கேக்குறாங்க

இந்த ரெண்டு கடைக்கு தான் பிரிச்சு சொல்லனும்

சரி விடுங்க okay sir இருங்க இருங்க நா நான் சொல்றத கேளுங்க உங்க machineproblem ஆகிடுச்சு உங்க general test உ இந்த கதையெல்லான் எனக்கு வேணான் சரிங்கலா machine problem ஆகிடுச்சுனா நீங்க என்ன பண்ணிருக்கனும் போய் Call பண்ணி mam இந்த மாதிரி உங்களொட order குடுக்க எங்களுக்கு கொஞ்சம் delay ஆகும் அதுனால எங்களுக்கு two days இல்ல one day வந்து extra எடுத்துக்குறொம் mam னு நீங்க permission கேட்டுருக்கனும் atleast inform பண்ணிருக்கன்னும் நானும் okay அப்டின்னு சொல்லிட்டு நான் customers ட நான் இங்கீட்டு order எடுக்காம இருந்துருப்பேன் okay ங்கலா உம் இல்ல sir இல்லஇல்ல இல்ல உங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த call மே வரல okay ங்கலா நான் எப்படா உங்க கிட்ட இருந்து call வரலயே என்னொட order delay ஆகுறப்பயே நான் யோசிச்சுருக்கனும் எப்பொ உங்க கிட்ட இருந்து call வரும் call வரும்னு பார்த்து இன்ன வர call வரல அதுனால தான் நானே இப்ப உங்களுக்கு call பண்ணிட்டேன் என்ன sir response பண்றீங்க

எனக்கு வந்து எந்த call லுமே வரல எனக்கு twenty fifth ஆகும்னு சொன்னீங்க சரி ஒரு நாள் late ஆகும் சரி okay நான் wait பண்ணேன் twenty six வ wait பண்ணேன் சரி ஏதாவது problem இருக்கும் twenty nine date ஆகிடுச்சு இன்னவர எனக்கு card receive ஆகவெ இல்ல என்ன customer க்கு நீங்க குடுக்குர response இதானா இப்டி இருந்தா எப்டி customer சமாளிச்சு இருப்பாங்க அப்டி இல்லன்னு சொல்லாதீங்க இது வந்து முழு responsibility நீங்க தான் எடுத்துக்கனும் இப்ப என்ன நம்பி அவ்வளவு customers அங்க இருக்காங்கலா என்ன நம்பி order எடுத்தவங்க

okay sir நான் உங்க நல்லதுக்கு தான் நீங்க இப்டி எல்லான் பேச கூடாது இதுல முழு தப்பும் உங்களொடது தான் okay ங்கலா first நீங்க first upall சொல்லப்போன நீங்க என் கிட்ட sorry நீங்க என் கிட்ட sorry தான் கேக்கனும் சரிங்கலா உங்க quality முக்கியம் தான் important தான் நா இல்லனு சொல்லவே கெடயாது உங்க quality நல்லது தான் உங்க கிட்ட order பண்ணிருக்கன் இல்லனா வேற எடத்துல quality மட்டும் நல்லா இருந்தா வேர எடத்துல குடுத்துருப்பேன் உங்கட quality நல்லா இருக்கும் சொன்னதுனால உங்க கிட்ட order குடுத்துருக்கேன் தெரியுமா. இதெல்லாம் okay தா but delay ஆகுறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கனும் கொஞ்சம் delay ஆகும் இந்த மாதிரி time எடுத்துக்கும் நீங்க ஒரு inform பன்ணிருக்கனும் எதுவுமே பண்ணலயே நான் என் delievery date வரயும் நான் wait பன்ணிட்டுருக்கன் அது முடிச்சு இப்ப four days வர ஆகிடுச்சு இன்னுமே என்னக்கு ஏதுமே வரல இன்னமு இவ்வளவு நாள் wait பண்ணுறன் இன்னுமமா நீங்க quality check பண்ணிட்டுருக்கீங்க sir நீங்க speed courier போடுங்க இல்ல நீங்க வந்து குடுங்க இல்லனா நான் வந்து வாங்குறன் அதெல்லாம் எனக்கு issue வே கெடயாது எனக்கு இன்னமுமா நீங்க quality check பன்னிருக்கீங்க twenty five days one month குடுத்தே நீங்க check பண்ணாது four days வேர extra ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் வெற சொல்ரீங்க அப்டி என்ன thousand pieces நீங்க சொன்ன time தா ஒன்னு நீங்க வந்து late ஆகும்னு சொல்லிருக்கனும் நீங்க சொன்ன time தா நீங்கதா சொன்னீங்க twenty fifth delievery பண்ணிறொம் நு, அவ்ளொ sure அ சொன்னீங்க இப்ப என்ன எங்க கொண்டு போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?

பத்து call பன்ணுறாங்க ஒரு நாளைக்கு என்னடா order என்னாச்சு order என்னாச்சுனு அவங்களுக்கு நான் எப்டி பதில் சொல்றது இல்ல எனக்கே இன்னும் வரலனு சொல்றப்ப எப்பிடி அத நம்பி நீங்க order எடுத்தீங்கனு என்ட்ட கேப்பாங்கலா இல்லயா சொல்லுங்க sir fast courier one or two days எல்லான் இல்ல sir எனக்கு இப்பொ இது ஏன் இவ்ளொ delay ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் வேற என்ன wait பன்ண சொல்ரீங்க இப்டி பண்ணா next time எப்டி sir இவ்ளொ cloth லான் order கொடுக்குரது

ஒரு piece ரெண்டு piece நா பரவாயில்ல sir thousand piece sir நான் thous thousand piece கொடுத்துருக்கேனா நீங்கலே யொசிச்சு பாருங்க எந்த அளவு நான் உங்களுக்கு order எடுத்திருப்பே எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டு இருப்பாங்க okay ங்களா அப்டி பார்க்கும் போது thousand piece கொடுத்துருக்கன் அப்பொ உங்களுக்கு கண்டீப்பா உங்களாலா one month க்குள்ள முடிக்க முடியாது extra time வேணா நீங்க என் கிட்ட கேட்டிருக்கலா அத விட்டுட்டு correct டான time சொல்லிட்டு இப்ப நாலு நாள் extra ஆகிட்டு இன்னும் ரெண்டு நாள்